நாலு சேர் . அதுவு எல்லோ கலர் சேர் போட்டிறுக்காங்க.

அப்புறமா அந்த கடையில ஒரு ஃபேன் இருக்கு ம் நெறைய பாட்சஸ் எல்லாம் அந்த கூண்டில் அடுக்கு அடுக்கி வெச்சிருக்காங்க.

இந்த டெம்பிள் வந்து எல்லா பக்தர்களும் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க.

இன்னும் கொஞ்ச பேர் அங்க கொஞ்ச தனியா வந்து உட்கார்ந்து இருக்காங்க.

வெயில் அடிக்கிறது அந்த பாறையில் பட்டிருக்கிறது சூப்பரா இருக்கு.

ரெண்டு பேர் வந்து வேல செஞ்சுட்டு இருக்காங்க கஞ்சி குடிப்பதற்காக மொளகு பறிச்சிட்டு இருக்காங்க நினைக்க.

இது ஒரு ரிசப்ஷன் இதுக்கு ஓனரு நினை--

படிக்கட்டு வந்து படிக்கட்லலாம் கோலம் போட்டுருக்கு.

காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒரு இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் .

ஆ எல்லோ கலர் சாரி உடிதிருக்க அக்கா பக்கத்தில நிக்கவங்கிட்ட ஏதோ கேக்குராங்க.

இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் .

நம்ம எடத்துல உள்ள பெட்ரோல் பல்க் இல்ல வெளி எடத்துல உள்ள பெட்ரோல் பல்க்குனு நெனைகி.

ஆன்ட்டிக முகத்தில என்னத்தையோ பண்ணி வச்சிருக்காங்க.

பைக்ல வேற எந்த வண்டியுமே இல்லாம ஸ்லோவா எல்லாரும் போயிட்டே இருக்காங்க.